ரிடிரக்ஷன் மற்றும் பைப்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு நான் லினக்ஸ் ஒஸ் பயன்படுத்துகிறேன்
லீனக்ஸ் ஒஸ் மற்றும் அடிப்படை காமான்ட்கள் குறித்து உங்களுக்கு அறிமுகம் இருக்கும் என எண்ணுகிறேன்
உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அவை இதே தளத்தில் மற்ற டிடோரியல்களில் உள்ளன
லீனக்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை
மற்றபடி குறிப்பிட்டால் ஒழிய கமாண்ட்களில் கீழ் நிலை எழுத்துக்களே பயன்படும்
லீனக்ஸில் முனையத்தில் பல வேலைகள் செய்கிறோம்
ஒரு கட்டளையை செயலாக்க விசைப்பலகையால் உள்ளிடுகிறோம்
தேதி நேரம் இவற்றை அறிய விரும்பினால்
விசைப்பலகை மூலம் டேட் என உள்ளிடுகிறோம்
சாதாரணமாக விசைப்பலகை மூலம் உள்ளிடுகிறோம்
கமாண்டின் அவுட்புட் டெர்மினலில் கிடைக்கிறது
சில சமயம் கமாண்ட் செயலாகும் போது பிழை ஏற்படுகிறது
உதாரணமாக உள்ளிக கேட் ஸ்பேஸ் ஏஏஏ என்டர்
அப்படி எந்த பைலும் இல்லை என பிழை செய்தி சொல்லுகிறது
இந்த பிழை டெர்மினலில் காணப்படுகிறது
பிழை அறிவிப்பும் டெர்மினலிலேயே நிகழ்கிறது
உள்ளீடு வெளியீடு பிழை அறிவிப்பு
கமான்ட்களுடன் தொடர்புள்ள சிறப்பு செயல்கள்
ரிடிரக்ஷன் பற்றி அறியும் முன் ஸ்ட்ரீம் மற்றும் பைல் டிஸ்க்ரிப்டர் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும்
பாஷ் போன்ற லீனக்ஸ் ஷெல் உள்ளீட்டை வாங்கி ஒரு ஸ்ட்ரீம் எழுத்துருக்களாக வெளியீட்டை அனுப்புகிறது
ஒவ்வொரு எழுத்துருவும் அதற்கு முன் பின் உள்ள எழுத்துருவில் இருந்து சுதந்திரமானது
ஸ்ட்ரீம்கள் பைல் ஐஓ நுட்பத்தால் அணுகப்படுகின்றன
உண்மையில் எழுத்துருக்கள் பைல் கீபோர்ட் விண்டோ இவற்றில் இருந்து வருகிறதோ போகிறதோ இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை
லீனக்ஸில் திறந்திருக்கும் எந்த ஒரு ப்ராசசின் பைலும் ஒரு முழு எண்ணுடன் பொருத்தப்பட்டது
இந்த எண் மதிப்பு பைல் டிஸ்க்ரிப்டர் எனப்படும்
ஷெல்கள் மூன்று ஸ்டாண்டர்ட் ஐஓ ஸ்ட்ரீம்களை பயன்படுத்தும்
மூன்றும் நன்கு அறியப்பட்ட பைல் டிஸ்க்ரிப்டருடன் தொடர்புள்ளவை
எஸ்டிடிஐஎன்stdin என்பது ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீம்
கட்டளைகளுக்கு உள்ளீடு தரும்
இதன் பைல் டிஸ்க்ரிப்டர் 0 எஸ்டிடிஅவுட்stdout ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்
கட்டளைகளின் வெளியீட்டை தரும் இதன் பைல் டிஸ்க்ரிப்டர் 1
எஸ்டிடிஇஆர்ஆர்stderr என்பது ஸ்டாண்டர்ட் எரர் ஸ்ட்ரீம்
கட்டளைகளின் பிழை வெளியீட்டை தருமிதன் பைல் டிஸ்க்ரிப்டர் 2
இன்புட் ஸ்ட்ரீம் ப்ரோக்ராம்களுக்கு இன்புட்டை தரும்
முன்னிருப்பாக அவை டெர்மினலில் கீபோர்ட் இடுகைகளை ஏற்கும்
அவுட்புட் ஸ்ட்ரீம்கள் எழுத்துக்களை அச்சிடுகின்றன
முன்னிருப்பாக டெர்மினலில் அச்சடிக்கப்படும்
ஆரம்பத்தில் டெர்மினல் ஆஸ்கி ப்ரின்டர் அல்லது ஒரு திரை டெர்மினலாக இருந்தது
இப்போது வரைகலை டெஸ்க்டாப்பில் உரை விண்டோவாக இருக்கிறது
மூன்று ஸ்ட்ரீம்களும் முன்னிருப்பாக சில பைல்களுக்கு இணைந்துள்ளன
இந்த நடத்தையை லினக்ஸில் மாற்றலாம்
மூன்று ஸ்ட்ரீம்களையும் வேறு சில பைல்களுக்கு இணைக்கலாம்
இது ரிடிரக்ஷன் ஆகும்
இந்த மூன்று ஸ்ட்ரீம்களில் எப்படி ரிடிரக்ஷன் செய்யப்படுகிறது என காணலாம்
முதலில் ஸ்டாண்டர்ட் இன்புட் ரிடிரக்ஷன் பைலில் இருந்து ஸ்டாண்டர்ட் இன் ஐ இட முனை அம்புக்குறி ஆபரேட்டர் வழியாக அனுப்புகிறோம்
டபில்யுசி கமாண்ட் ஒரு பைலில் வரிகள் சொற்கள் எழுத்துருக்களை எண்ணும் என அறிவோம்
டெர்மினலில் டைப் செய்க டபில்யுசி என்டர் செய்க
ஒரு கண் சிமிட்டும் கர்சரை காணலாம்
நாம் விசைப்பலகையால் ஏதேனும் உள்ளிட வேண்டும்
திஸ் டுடோரியல் இஸ் வெரி இம்பார்டன்ட் என்டர் செய்க
கண்ட்ரோல் டிd விசைகளை ஒன்றாக தட்டலாம்
நாம் உள்ளிட்ட வரிகள் மீது கமாண்ட் வேலை செய்து
வெளியீட்டை டெர்மினலில் கொடுக்கும்
இங்கு ஒரு பைலும் டபில்யுசி கமாண்ட் க்குப் பிறகு தரவில்லை
அதனாலது ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீம் இலிருந்து இன்புட்டை எடுக்கும்
அது முன்னிருப்பாக விசைப்பலகைக்கு பிணைந்துள்ளதால் டபில்யுசி இன்புட்டை அங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது
இப்போது இப்படி எழுத டபில்யுசி ஸ்பேஸ் இட முனை அம்புக்குறி ஸ்பேஸ் டெஸ்ட்1 டாட் டிஎக்ஸ்டி டபில்யுசி
பைல் டெஸ்ட்1 டாட் டிஎக்ஸ்டி இன் வரி சொற்கள் எழுத்துருக்களை எண்ணி சொல்கிறது
இப்போது டைப் செய்க டபில்யுசி ஸ்பேஸ் டெஸ்ட்1 டாட் டிஎக்ஸ்டி அதே விடை கிடைக்கிறது
என்ன வித்தியாசம்
டபில்யுசி ஸ்பேஸ் டெஸ்ட் 1டாட் டிஎக்ஸ்டி என்று எழுதியபோது கமாண்ட் பைல் டெஸ்ட் 1டாட் டிஎக்ஸ்டி ஐ திறந்து படித்தது
ஆனால் நாம் டபில்யுசி ஸ்பேஸ் இட முனை அம்புக்குறி டெஸ்ட்1 டாட் டிஎக்ஸ்டி என உள்ளிட்ட போது டபில்யுசி க்கு திறக்க பைல் கிடைக்கவில்லை
ஆகவே அது இன்புட்டை ஸ்டாண்டர்ட் இன் லிருந்து எடுத்தது
அந்த ஸ்டாண்டர்ட் இன் ஐ நாம் பைல் டெஸ்ட் 1டாட் டிஎக்ஸ்டி க்கு காட்டினோம்
ஆகவே கமாண்ட் டெஸ்ட்1 லிருந்து படிக்கிறது
ஆனால் அதற்கு ஸ்டாண்டர்ட் இன் க்கு தரவு எங்கிருந்து வருகிறதென தெரியாது
இப்போது ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை ஸ்டாண்டர்ட் எரர் ஐ ரிடிரக்ட் செய்யலாம்
அவுட்புட் அல்லது எரர் ஐ ஒரு பைல் க்கு அனுப்ப இரண்டு வழிகளுண்டு ந் என்பது பைல் டிஸ்க்ரிப்டர்
nஒற்றை வல அம்புக்குறி
அவுட்புட் ஐ பைல் டிஸ்க்ரிப்டர் ந் இலிருந்து ஒரு பைல் க்கு ரிடிரக்ட் செய்கிறது
அந்த பைல் க்கு எழுத அதிகாரம் தேவை
ஒரு வேளை பைல் இல்லையெனில் உருவாக்கப்படும்
பைல் இருந்தால் அதன் உள்ளடக்கங்கள் எச்சரிக்கை ஏதும் இல்லாமல் காணாமல் போகும்
ந் இரட்டை வல அம்புக்குறி யும் அவுட்புட் ஐ பைல் டிஸ்க்ரிப்டர் ந் இலிருந்து ஒரு பைல் க்கு ரிடிரக்ட் செய்கிறது
மீண்டும் பைல் க்கு எழுத அதிகாரம் தேவை
பைல் இல்லையெனில் அது உருவாக்கப்படும்
பைல் இருந்தால் அதன் உள்ளடக்கங்களின் பின்னால் அவுட்புட் சேர்க்கப்படும்
ந் ஒற்றை வல அம்புக்குறி அல்லது ந் இரட்டை வல அம்புக்குறி என்பதில் ந் என்பது பைல் டிஸ்க்ரிப்டர் ஐ குறிக்கிறது
அதை விட்டுவிட்டால் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஆன பைல் டிஸ்க்ரிப்டர்1 என கொள்ளப்படும்
ஆகவே வெறும் வல அம்புக்குறியானது 1 வல அம்புக்குறிக்கு சமம்
ஆனால் எரர் ஸ்ட்ரீம் ஐ ரிடிரக்ட் செய்ய 2 வல அம்புக்குறி அல்லது 2 இரட்டை வல அம்புக்குறியை பயன்படுத்துக
இதை செயலில் பார்க்கலாம்
டபில்யுசி கமாண்ட் பைல் அல்லது ஸ்டாண்டர்ட் இன் இலிருந்து செயலாக்கி விடைகளை டெர்மினல் விண்டோவில் காட்டுகிறது
டெர்மினலில் இதை காட்ட வேண்டாமெனில் என்ன செய்வது
பின்னால் தகவலை பயன்படுத்த ஒரு பைலில் அதை சேமிக்க விரும்புகிறோம்
டபில்யுசி முன்னிருப்பாக அவுட்புட்டை ஸ்டாண்டர்ட்அவுட் க்கு எழுதும்
அது முன்னிருப்பாக டெர்மினலுக்கு இணைந்துள்ளதால்
அவுட்புட் டெர்மினலில் காட்டப்பட்டது
ஸ்டாண்டர்ட்அவுட் ஐ ஒரு பைலுக்கு ரிடிரக்ட் செய்ய முடிந்தால் டபில்யுசி கமாண்ட் அந்த பைலுக்கு எழுதும்
எழுதுவோம் டபில்யுசி ஸ்பேஸ் டெஸ்ட்1 டாட் டிஎக்ஸ்டி வல அம்புக்குறி டபில்யுசி ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி
என்டர் செய்க
உண்மையில் நடந்ததா என்றறிய கேட் கமாண்டை பயன்படுத்தி டபில்யுசி ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இன் உள்ளடக்கத்தை காட்டலாம்
நடந்துள்ளது
அதே டிரக்டரியில் இன்னொரு பைல் டெஸ்ட்2 என வைத்துள்ளதாக கொள்வோம்
அதே கமாண்ட் ஐ டெஸ்ட்2 பைலுக்கு செய்வோம்
டைப் அடிக்கலாம் டபில்யுசி ஸ்பேஸ் டெஸ்ட்2 டாட் டிஎக்ஸ்டி வல அம்புக்குறிடபில்யுசி ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி பைல் டபில்யுசி ரிசல்ட்ஸ் இன் உள்ளடக்கங்கள் மேலெழுதப்படும்
இதை பார்க்கலாம்
முன்பு எழுதினதற்கு பதில் டபில்யுசி ஸ்பேஸ் டெஸ்ட் 1 டாட் டிஎக்ஸ்டி இரண்டு முறைவல அம்புக்குறி டபில்யுசி அண்டர்ஸ்கோர் ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி என எழுத
பைல் டபில்யுசி அண்டர்ஸ்கோர் ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இன் உள்ளடக்கத்தை மாற்றாமல் புதிய உள்ளீடு பின்னால் ஒட்டப்படும்
இதையும் பார்க்கலாம்
ஸ்டாண்டர்ட் எரர் ஐ ரிடிரக்ட் செய்வதும் அதேபோல்தான்
ஒரே மாற்றம்
ஸ்டாண்டர்ட் எரர் இன் பைல் டிஸ்க்ரிப்டர் எண்ணை அம்புக்குறி அல்லது இரட்டை வல அம்புக்குறி க்கு முன்னால் குறிப்பிட வேண்டும்
நமக்கு பைல் ஏஏஏ என ஒன்றும் இல்லை என தெரியும்
எழுதுகிறோம்
டபில்யுசி ஸ்பேஸ் ஏஏஏ ஷெல் எரர் நோ சச் பைல் ஆர் டிரக்டரி என காட்டும்
இந்த எரர் திரையில் தெரிய வேண்டாமெனில் வேறு ஒரு பைலுக்கு ரிடிரக்ட் செய்துவிடலாம்
இதற்கு கமாண்ட் டபில்யுசி ஸ்பேஸ் ஏஏஏ ஸ்பேஸ் 2 வல முனை அம்புக்குறி எரர்லாக் டாட் டிஎக்ஸ்டி இப்போது எரர் டெர்மினலில் தெரியாது அது பைல் எரர்லாக் டாட் டிஎக்ஸ்டி க்கு எழுதப்படும்
இது நடந்துள்ளதை பார்க்கலாம்
கமாண்ட் கேட் ஸ்பேஸ் எரர்லாக் டாட் டிஎக்ஸ்டி இப்போது நான் இன்னொரு பிழை செய்கிறேன்
இயக்கும் கமாண்ட் கேட் ஸ்பேஸ் பிபிபிbbb ஸ்பேஸ் 2 வல அம்புக்குறி எரர்லாக் டாட் டிஎக்ஸ்டி
முந்தைய எரர் புதிய எரர் ஆல் மேலெழுதப்படும்
பார்க்கலாம்
கேட் ஸ்பேஸ் எரர்லாக் டாட் டிஎக்ஸ்டி நமக்கு எல்லா எரர்களும் பார்க்கப்பட வேண்டுமானால் கமாண்ட் டபில்யுசி ஸ்பேஸ் ஏஏஏ ஸ்பேஸ் 2 வல அம்புக்குறி இரு முறை எரர்லாக் டாட் டிஎக்ஸ்டி கேட் கமாண்ட் ஐ பயன்படுத்தி சோதித்துவிடலாம்
எப்படி இந்த மூன்று ஸ்ட்ரீம்கள் ஸ்டாண்டர்ட் அவுட் ஸ்டாண்டர்ட் இன் ஸ்டாண்டர்ட் எரர் ஆகியன திசை திருப்பப்பட்டு தனித்தனியாக கையாளப்பட்டன என கண்டோம்
இவை அனைத்தும் ஒன்றாக கையாளப்பட்டு இயக்கப்படும் போது இவற்றின் உண்மை சக்தி எப்போது விளங்கும்
இந்த செயலுக்கு பைப்லைனிங் எனப்பெயர்
பைப்கள் ஒரு கமாண்ட் சங்கிலியை உருவாக்கப்பயன்படும்
பைப் ஒரு கமாண்ட் இன் அவுட்புட் ஐ சங்கிலியில் உள்ள அடுத்த கமாண்டின் இன்புட்டுக்கு தருகிறது
அதை பார்க்கலாம்
கமாண்ட்1 செங்குத்துக்கோடு கமாண்ட்2 ஹைபன் ஆப்ஷன் செங்குத்துக்கோடு கமாண்ட்3 ஹைபன் ஆப்ஷன்1 ஹைபன் ஆப்ஷன்2 செங்குத்துக்கோடு கமாண்ட்4 நடப்பு டிரக்டரியில் உள்ள மொத்த பைல்கள் மற்றும் டிரக்டரிகளின் எண்ணிக்கை தெரிய வேண்டும் என்போம்
என்ன செய்யலாம்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் நடப்பு டிரக்டரியில் உள்ள மொத்த பைல்ஸ் மற்றும் டிரக்டரிகளின் எண்ணிக்கையை காட்டும்
இந்த அவுட்புட்டை ஒரு பைலுக்கு ரிடிரக்ட் செய்யலாம்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் வல அம்புக்குறி பைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி கேட் ஸ்பேஸ் பைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஐ இயக்குவோம்
இப்போது ஒவ்வொரு வரியும் ஒரு பைல் அல்லது டிரக்டரி இன் பெயர்
ஆகவே இந்த பைலில் உள்ள வரிகளை எண்ண முடிந்தால் பைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஐ நமக்கு பயனாக்கலாம்
இதை பின் வரும் கமாண்ட் ஆல் சாதிக்கலாம்
டபில்யுசி ஸ்பேஸ் ஹைபன் எல் பைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இதில் சில பிரச்சனைகள் உள்ளன இடையில் ஒரு பைல் வேண்டி இருக்கிறது
இங்கே அது பைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி
ஒரு வேளை முதல் கமாண்ட் நிறைய வெளியீட்டை கொடுத்தால் வட்டின் நினைவகம் அதிகரிக்ககூடும் பல கமாண்ட்களை சேர்க்க நினைத்தால் இது மெதுவாகவே வேலை செய்யும்
பைப்களை பயன்படுத்தி இதை சுலபமாக செய்யலாம்
எழுதுவோம் எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் செங்குத்துக்கோடு டபில்யுசி ஸ்பேஸ் ஹைபன் எல் வெகு சுலபமாகவே அதே வேலையை செய்துவிட்டோம்
எல்எஸ் கமாண்ட் இன் அவுட்புட் டபில்யுசி கமாண்ட் க்கு இன்புட் ஆகிறது
கமாண்ட்களை பைப்களை பயன்படுத்தி இயக்கலாம்
பைப்கள் இன் வழக்கமான பயன் பலபக்க காட்சியை படிப்பது
டைப் செய்க சிடி ஸ்பேஸ் ச்லாஷ் யூசர் ச்லாஷ் பின்bin
இப்போது பின்bin டிரக்டரியில் இருக்கிறோம்
எல்எஸ் ஹைபன் எல் ஐ இயக்குவோம்
அவுட்புட் ஐ சரியாக பார்க்க முடியாததால் பைப் ஆல் மோர் க்கு இணைத்தால் பார்க்க முடியும்
பட்டியலில் ஸ்க்ரால் செய்து படிக்கலாம்
க்யுq ஐ அழுத்தி வெளியேறலாம்
இவை பைல்களுடன் வேலை செய்ய உதவ சில கமாண்ட் கள்
இன்னும் பல கமாண்ட் களும் உள்ளன
கண்ட கமாண்ட் களுக்கு பல் வேறு ஆப்ஷன்கள் உள்ளன
மேன்man கமாண்ட் ஐ பயன்படுத்தி இவற்றை காணுங்கள் ஒரு கமாண்ட் பற்றி நன்கு அறிய அவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துக இத்துடன் இந்த டுடோரியல் நிறைவு பெறுகிறது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
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
மொழியாக்கம் கடலூர் திவா